இங்க ஒரு ப்ளக் பாய்ண்ட் இருக்கு.

இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் .

இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நறைய மனுஷங்க இருக்காங்க.

இந்த எடத்துல வெளிய ஒரு சேர் வெச்சிருக்காங்க.

ஒரு சிலர் போஸ்ட்டு கிட்ட நின்னுட்ருக்காங்க.

எல்லா புக்ஸும் ஒன்னுக்கு மேல ஒன்னு அடுக்கி வெச்சிருக்காங்க.

அந்த வீடு எல்லா ஒயிட் கலர்ல இருக்கு பாக்க ஒரே மாரி இருக்கு.

இந்த வீட்ட சுத்தி நறையா மரம் வளந்துருக்கு.

மரத்துக்கு நடுவுல சில வீடுகள் இருக்கு.

இங்க ஒரு பைக் க்ல ஒரு மனுஷ வரா.

பூக்கள் இருக்கு அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டுருக்காரு.

இந்த ஜே_சி_பி ஆரஞ்சு கலர்ல இருக்கு.

இங்க சில மனுஷங்க நடந்து போறாங்க நெறய கொழந்தைகளு இருக்காங்க தூரத்துல சில பில்டிங்சு இருக்குது.

அந்த பில்டிங்கோட டோர் ஓபன்ல இருக்கு.

இந்த கடையோட பேரு அலீஸ் பிரியாணி பேரடைஸ் .

இந்த பில்டிங் ஒயிட் கலர்ல இருக்கு.

அந்த வாட்டர் டேங்க் டார்க் கிரீன் லைட் கிரீன்ல இருக்கு.

அந்த சர்ச் கிரீம் மெரூன் கலர்ல இருக்கு.

இங்க ஒரு சோஃபா இருக்கு அந்த சோஃபால ஊஞ்சல் மாரி கட்டிருக்காங்க.

இந்த எடத்துல தூரத்துல சில மலைகள் இருக்கு.

இங்க ஒருத்தர்ரோட ஃபேஸ்ல மாஸ்க் போட்ருக்காரு.

இங்க அவர் சைக்கிள் மேல ஏறிட்ருக்காரு.

ஏ ஃபோர் சீட்ஸ் இருக்கு கம் இருக்கு.